பிளெண்டர் Tutorialகளுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல்
பிளெண்டர் 259 ல் புராப்பர்ட்டீஸ் விண்டோ பற்றியது
இந்த tutorial ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா
இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்க போவது புராப்பர்ட்டீஸ் விண்டோ என்றால் என்ன புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பேனல் மாடிஃபயர்ஸ் பேனல் மற்றும் ஆப்ஜெக்ட் டேட்டா பேனல் என்பவை யாவை160 புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பேனல் மாடிஃபயர்ஸ் பேனல் மற்றும் ஆப்ஜெக்ட் டேட்டா பேனல் ஆகியவற்றின் செட்டிங்ஸ் யாவை உங்களுக்கு பிளெண்டர் இன்டர்ஃபேஸ் ன் அடிப்படை கூறுகள் தெரியும் என கொள்கிறேன்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
புராப்பர்ட்டீஸ் விண்டோ நம் திரையின் வலப்பக்கம் உள்ளது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் முதல் நான்கு panelகள் மற்றும் அவற்றின் செட்டிங்ஸ் ஐ முன் டியூட்டோரியல் களில் பார்த்தோம்
புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் அடுத்த பேனல் களை பார்க்கலாம்
முதலில் நன்கு பார்க்கவும் புரிந்துகொள்ளவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ஐ மறுஅளவாக்க வேண்டும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் இடது முனையை சொடுக்கி பிடித்து இடப்பக்கம் இழுக்கவும்
இப்போது புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் optionகளை மிக தெளிவாக பார்க்க முடியும்
பிளெண்டர் விண்டோ களை மறுஅளவாக்குதலை மேலும் அறிய பிளெண்டர் விண்டோ டைப் களை மாற்றுதல் குறித்த டியூட்டோரியல் ஐ பார்க்கவும் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல் வரிசைக்கு செல்க
செயின் இக்கான் ஐ சொடுக்கவும்
இதுதான் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பேனல்
ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ சொடுக்கவும்
இந்த மேனு பல ஆப்ஜெக்ட் constraintகளை பட்டியலிடுகிறது
இங்கே முக்கியமான மூன்று வகை கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் உள்ளன - டிரான்ஸ்ஃபார்ம் ட்ராக்கிங் மற்றும் ரிலேஷன்ஷிப்
கோப்பி லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்
ஒரு ஆப்ஜெக்ட் ன் இடத்தை கோப்பி செய்து மற்றொரு ஆப்ஜெக்ட் க்கு அமைக்க பயன்படுகிறது 3ட் வியூ க்கு செல்க
லாம்ப் ஐ தேர்ந்தெடுக்க ரைட் கிளிக் செய்க ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பேனல் க்கு திரும்பவும் ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ சொடுக்கவும் டிரான்ஸ்ஃபார்ம் ன் கீழ் கோப்பி லொகேஷன் ஐ தேர்க
ஆட் கன்ஸ்ட்ரெயின்ட் மேனு பார் க்கு கீழே புது பேனல் தோன்றுகிறது
இந்த பேனல்
கோப்பி லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் க்கான செட்டிங்ஸ் ஐ கொண்டுள்ளது
கோப்பி லொகேஷன் பேனல் ல்
இடப்பக்கம் ஓரங்கே கியூப் உடன் வெள்ளை பட்டையை பார்க்கிறீர்களா
இதுதான் டார்கெட் பார்
இங்கே நம் டார்கெட் ஆப்ஜெக்ட் க்கு புது பெயரை சேர்க்கலாம்
டார்கெட் பார் ஐ சொடுக்குக
பட்டியலில் இருந்து கியூப் ஐ தேர்க
கோப்பி லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்
கியூப் ன் ஆயத்தொலைவுகளை கோப்பி செய்து அதை லாம்ப் க்கு அமைக்கிறது
இதன் விளைவாக லாம்ப்
கியூப் ன் இடத்திற்கு நகர்கிறது
கோப்பி லொகேஷன் பேனல் ன் மேல் வலது மூலையில் உள்ள க்ராஸ் இக்கான் ஐ சொடுக்கவும்
கன்ஸ்ட்ரெயின்ட் நீக்கப்படுகிறது
லாம்ப் அதன் பழைய இடத்திற்கு திரும்புகிறது இவ்வாறுதான் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வேலைசெய்கிறது பின்வரும் டியூட்டோரியல் களில் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஐ பலமுறை பயன்படுத்துவோம் இப்போதைக்கு புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் அடுத்த பேனல் க்கு செல்வோம்
3ட் வியூ க்கு செல்க
கியூப் ஐ தேர்ந்தெடுக்க ரைட் கிளிக் செய்க புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல் வரிசையில் அடுத்த இக்கான் ஐ சொடுக்கவும்
இது மாடிஃபயர்ஸ் பேனல்
மோடிஃபயர்
ஆப்ஜெக்ட் ன் உண்மை புராப்பர்ட்டீஸ் ஐ மாற்றாமல் உருமாற்றுகிறது
அதை செய்துகாட்டுகிறேன் மாடிஃபயர்ஸ் பேனல் க்கு செல்க
ஆட் மோடிஃபயர் ஐ சொடுக்குக
இங்கு மூன்று முக்கிய வகை மாடிஃபயர்ஸ் உள்ளன ஜெனரேட் டிஃபார்ம் மற்றும் சிமுலேட் மேனு ன் கீழ் இடது மூலையில் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஐ சொடுக்கவும் கியூப் ஒரு உருமாறிய பந்தாக மாறுகிறது
ஆட் மோடிஃபயர் மேனு பார் க்கு கீழே புது பேனல் தோன்றியுள்ளது இந்த பேனல்
சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மோடிஃபயர் க்கு செட்டிங்ஸ் ஐ காட்டுகிறது வியூ 1 ஐ சொடுக்குக
3 என எழுதி enter ஐ அழுத்துக
இப்போது கியூப்
பந்து அல்லது கோளம் போல உள்ளது பின்வரும் டியூட்டோரியல் களில் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபயர்ஸ் குறித்து மேலும் கற்கலாம் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் பேனல் ன் மேல் வலது மூலையில் உள்ள க்ராஸ் இக்கான் ஐ சொடுக்கவும்
மோடிஃபயர் நீக்கப்படுகிறது
கியூப் அதன் பழைய வடிவுக்கு திரும்புகிறது எனவே மோடிஃபயர்
கியூப் ன் உண்மை புராப்பர்ட்டீஸ் ஐ மாற்றவில்லை மாடிஃபயர்ஸ் குறித்து பின்வரும் tutorialகளில் மேலும் கற்கலாம் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ன் மேல் வரிசையில் தலைகீழ் முக்கோண iconஐ சொடுக்கவும்
இது ஆப்ஜெக்ட் டேட்டா பேனல்
வெர்டெக்ஸ் க்ரூப்ஸ்
தேர்ந்தெடுக்கப்பட் வெர்ட்டிஸ் களின் அமைப்பை குழுஅமைக்க பயன்படுகிறது
வெர்டெக்ஸ் க்ரூப்ஸ் ஐ பயன்படுத்துவது குறித்து அட்வான்ஸ்ட் tutorialகளில் பார்ப்போம் எடிட் மோடு ல் ஆப்ஜெக்ட் ஐ அனிமேட் செய்ய ஷேப் கீஸ் பயன்படுகிறது
ஷேப் கீஸ் பாக்ஸ் ன் வலது மூலையில் கூட்டல் குறியை பார்க்கிறீர்களா
இது ஆப்ஜெக்ட் க்கு புது ஷேப் கே ஐ சேர்க்க பயன்படுகிறது கூட்டல் குறியை சொடுக்கவும்
முதல் கே
பேசிஸ் ஆகும்
அனிமேட் செய்யபோகும் ஆப்ஜெக்ட் ன் உண்மை வடிவத்தை சேமிக்கிறது எனவே இந்த கே ஐ மாற்றமுடியாது
மற்றொரு கே ஐ சேர்க்க மீண்டும் கூட்டல் குறியை சொடுக்கவும்
கே 1 தான் மாற்றக்கூடிய முதல் கே
3ட் வியூ க்கு செல்க
எடிட் மோடு க்கு செல்ல கீபோர்ட் ல் tab ஐ அழுத்துக
கியூப் ஐ அளவுமாற்ற ஸ் ஐ அழுத்துக
மாஸ் ஐ இழுக்கவும்
அளவை உறுதிபடுத்த சொடுக்கவும் ஆப்ஜெக்ட் மோடு க்கு திரும் tab ஐ அழுத்துக
கியூப் அதன் பழைய அளவுக்கு திரும்புகிறது
எடிட் மோடு ல் செய்த அளவிடுதலில் என்ன நடந்தது
ஆப்ஜெக்ட் டேட்டா பேனல் ல் ஷேப் கீஸ் பாக்ஸ் க்கு திரும்பவும் நீல நிறத்தில் காட்டப்பட்டுள்ள கே 1 தான் ஆக்டிவ் கே
ஷேப் கே ன் மதிப்பு வலப்பக்கம் உள்ளது
இந்த மதிப்பை கீழே மாற்றலாம் வால்யூ 0000 ல் சொடுக்கவும்
1 என எழுதி enter ஐ அழுத்துக
கியூப் இப்போது அளவிடப்பட்டுள்ளது மேலும் பல ஷேப் கே களை சேர்த்து மாற்றவும் முடியும் பிளெண்டர் tutorialகளில் அனிமேட் செய்யும்போது அடிக்கடி ஷேப் கே களை நான் பயன்படுத்துவதைக் காண்பீர்கள் அடுத்த செட்டிங்
உவ் டெக்ஸ்சர்
இது ஆப்ஜெக்ட் க்கு சேர்க்கப்பட்ட டெக்ஸ்சர் ஐ மாற்ற உதவுகிறது இதை பின்வரும் tutorialகளில் விரிவாக காண்போம் இப்போது மேலும் சென்று புது பைல் ஒன்றை உருவாக்குக கோப்பி லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ பயன்படுத்தி லாம்ப் க்கு கியூப் ன் இடத்தை கோப்பி செய்க சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மோடிஃபயர் பயன்படுத்தி கியூப் ஐ கோளமாக மாற்றுக ஷேப் keyகளை பயன்படுத்தி கியூப் ஐ அனிமேட் செய்க
மூலப்பாடம் புரொஜெக்ட் ஒஸ்கார்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
மேலும் விவரங்களுக்கு oscariitbacஇன் மற்றும் spoken tutorialorgnmeict இன்ட்ரோ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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு
கான்டாக்ட் அட் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் நன்றி